இதல வந்து ஆங்கிள்ஸ் அதெல்லாம் சைட்ல அப்டியே போட்ருக்கு.

அந்த கோவிலுக்கு அந்த சைடுல ஒரு சீட்டும் போட்டு வச்சிருக்கு எல்லாருமே வெளியிலதன் சப்பல்செல்லம் கலடி போட்டுயிருக்காக.

கீழ வந்து ஒரு சின்ன பெல் வச்சிருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு ஷாப் மாதிரி இருக்கு.

ராக் ராக்கா எல்லாமே அடுக்கி வெச்சிருக்காங்க மேல லைட் எல்லாம் போட்டு இருக்க அந்த சீலிங்குல .

இது வந்து மேரேஜ்க்கு ஒரு பொன்னும் மாப்பிள்ளையும் நிக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவுங்க ஃபேஸ் ஹிட் பண்ணி இருக்கு.

இது வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன் ஹால் மாதிரி அதோட என்ட்ரன்சு .

அந்த எண்ட்ரன்ஸ்ல வந்து பூ மாதிரி எல்லாம் தொங்க போட்டு கொஞ்சம் தூண் எல்லாம் வச்சி பூ எலை எல்லாம் அப்டி தொங்க போட்ருக்காங்க.

மேல ஒரு போஸ்ட் லைட் மாதிரி ஒரு லைட்டும் பத்துது.

உள்ள நிறைய போட்டோ எல்லா ஒட்டி வச்சிருக்க--

இது வந்து பைக்கெல்லா நிறுத்தி வச்சிருக்க மாதிரி பைக் செட்டு மாதிரி இருக்கு. ஒரு ஸ்கூட்டி ஒரு சைக்கிள் ஒரு பைக் இருக்கு.

அந்த சைடு என்டுல ஒரு சின்ன கூரை மாதிரி முடி கட்டி விட்ருக்கு.

இது வந்து ஒரு முஸ்லிம் பள்ளி.

அந்த சைடுல வந்து கங்கா லாட்ஜ்னு தமிழ்ல எழுதி இருக்கு கீழ வந்து கங்கா லாட்ஜ்னு இங்கிலீஷ்ல ரவுண்டா எழுதி இருக்கு.

எல்லது கீழயும் வெச்சுருக்காங்க நிறைய செடி தொட்டில இருக்கு.

இந்த சைடு அந்த தடுப்பு இந்த இதுலயெல்லா புல் எல்லா நிக்கி.

இதுல இந்த சைட் வந்து அந்த மொபைல் சம்பந்தமா உள்ளது எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படி இருக்கு.

ரெண்டு மூணு பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க டீ_ஷர்ட் போட்டு.

அப்ரோ ஒரு ஃபேன் இருக்கு ஒரு டி_வி இருக்கு.

இது வந்து ஸ்டேஷனரி ஷாப் .

நெறைய கார் எல்லாமே அழகா அரேஞ்ச் பண்ணி பார்க் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய மரம் பின்னால நிக்கி.

அப்புறம் ஒரு லைட் ஸ்டாண்ட் மாதிரி பெருசா அந்த போஸ்ட் மாதிரி இருக்கு.